நாலு team கூட நடக்காது அஞ்சு team கூட ரெண்டு time match சரி சரி

ஓ சென்னை அவ்வளவுதானா நான் இந்த தடவை ரெண்டு match இருக்கு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

அதுதான் கடைசி match என்னுது meme லாம் போட்டுட்டு இருப்பேனா ஆனா அந்த match நல்லா ஆனா இந்த தடவை IPL எல்லா match உம் full ஆ போயிட்டு கடைசி over வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க எப்படியாவது சென்னை எப்போவுமே தோத்தாலும் ஜெயிச்சாலும் pressure ஓடதான் சென்னை bowling லதான் இது பண்றாங்க bating ஆஹ் சென்னையில last ஆ ஏதோ ஒரு season bowling நல்லா இருந்துச்சு இந்த தீபக் சேகர் ரெண்டு பேருமே

nineteen eight

ஆஹ் அந்த வருஷம்தான் நினைக்கிறேன் அந்த வருஷம்தான் அந்த வருஷம் batting அம்பத்தி ராயுடு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ இவன் first openers ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க இந்த ஆமா ஆமா ஓ இப்ப recent ஆ two thousand twenty one ன்னு நினைக்கிறாரு

தண்டிட்டு bowling லும் நல்லா போட்டான்

அதுக்கப்புறம் இது இந்த நல்லா போட்டான்

இந்த இந்த வருஷம் சச்சின் batting super அ ஆடியிருப்பான்னாட்ட இருக்கு அஹ் ஆமா எவ்வளவோ அடிச்ச முப்பது ball க்கு அறுபத்தஞ்சு நாலு அஞ்சு எடுத்தா எத்தனையோ பன்னெண்டு over க்கோ எத்தனைக்கோ ஒரு எண்பது run க்கும் ஆறு wicket போயிருச்சாம்

ஆமா ஆமா bowling அன்னிக்கு நல்ல போட்டாங்க ஆஹ் அப்புறம் இது நேத்து match ல ரெண்டு பேருமே fifty போட்டாங்கதான கோஹ்லியும் ஆஹ் ஆமா இவங்க மட்டும்தான் அடிச்சாங்க இவங்க அடிச்சுதான் நூத்தி இருவதுல இருந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு இருந்து அப்பறம் அம்பது run அடிச்சா நூத்தி எழுபதோ என்னவோ கொண்டுவந்ட்டாங்க ஆஹ் இப்ப அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆஹ் batting ல வந்து bowling ல வந்து சீராஜூம்

இப்ப CSK ஒருத்தன் இருக்கான் தெரியும்ல

first match ல கொஞ்சம் first match ரொம்ப கொஞ்சம் இதா போட்டான் first ரெண்டு match மே no ball அதிகமா போட்டு இருக்கு அதாவது தோனிக்கு fine வேற போட்டாங்க அதுல ஆஹ் ஆமா அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஆஹ் அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்த மொத்தம் அஞ்சு match ல பதினோரு wicket எடுத்துட்டான் ஒ ஆமா ஆமா நல்ல போட்டாங்கன்னா final over ல ரெண்டு match ம் நல்லா போட்டான் final match நல்லா போட்டான் first ரெண்டு over தான் அதுக்கப்புறம் நல்லா போட்டான்

இன்னைக்கு match ல கூட அந்த out ஆயிட்டான் போல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

ஓ okay எத்தனை run அடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா ஆஹ் ஒரு முப்பத்தி முப்பத்தி அஞ்சுக்கு ஒரு wicket ஆ அஞ்சாவது over போயிட்டு இருக்கு ஹைட்ரபாத் team ல யாரு பெரிய player இருக்காங்க அனா அப்புறம் வந்து மார்க்கம் மார்க்கம் நல்லா விளையாடுவான்

அப்புறம் ஏதோ ஒரு match அடிச்சானாம் எழுபது run அடிச்சிருவான் அடிச்சானா ஒரு முப்பது run அடிச்சான்னா அதுக்கப்புறம் நின்றும் okay

இந்த team தான் players கம்மியா இருக்காங்க போல ஆஹ் ஆனா bowling ல வந்து இவங்க strong bowling ல யாரு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

இருந்தது அப்படியே bowling லதான் இருக்கு அப்ப நடராஜன் இருக்கான் okay okay நிறைய பேர் இருக்காங்க போல okay டெல்லி team ல இவ ஒருத்தன்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆஹ் batting ல ஆடுனது மட்டும் அப்பறம் அச்சர்ப்பட்டு ஏதோ அடிச்சு தர்றோம் ஆனா பஞ்சாப் தான் பாவம் நாலு match ல இவன் சிகர்தாவான் மட்டும்தான் அடிக்கிறான் ஆஹ் ஆமா ஒரு match இவன் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு அடிச்சான்

எல்லாருமே உடனே out ஆயிட்டாங்க பத்து run கூட அடிக்கலை வேற யாரும்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 சிகர்தாவான் ஆடலியா அடுத்த match ஆஹ் இரண்டு அதுக்கப்புறம் இரண்டு match ஆடவே இல்லை நேத்தும் ஆடவே இல்லை அப்படியா ஆஹ் ஷ்யாம்சரன் தான் captainship வாங்குவானு நினைக்கிறேன் நேத்தா

okay ஆனா நேத்து ஷாருக்கான் இருந்தா அடிச்சதுல இருக்கலாம் ஷாருக்கான் வந்து நல்லா ஆடிருக்கான் ஆனா நேத்தும் captiancy ஷ்யாம்சரன் தான் போல இருக்கு அந்த team ல

ஒ சரி சரி சரி நம்ம மறுபடியும் பேசுவோமா

லாலா லஜூ பதி ராய் இருவத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டு ஒரு முக்கிய இது~ இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் இது பஞ்சாப் கேசரி என்னும் அழைக்கப்படுகிறது அவர் பஞ்சாப் national வங்கி மற்றும் லக்ஷ்மி insurance நிறுவனத்தை நிறுவினார்

ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்றார் அப்போது அவர் ஒரு தடியடியில் படுகாயம் அடைந்து பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டு அன்று இறந்தார் லாலா லஜூ பதி ராயின் பிறப்பு லாலா லஜூ பதி ராய் பஞ்சாபின் மோகா மாவட்டத்தில் உள்ள துடி கிராமத்தில் இந்து அகர்வால் குடும்பத்தில் பிறந்தார் வாழ்க்கை லாலா லஜூ பதி ராய் பஞ்சாபின் மூகா மாவட்டத்தில் உள்ள துடிக்கி கிராமத்தில் ஒரு இந்து அகர்வால் குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் தனது இளமைப் பருவத்தின் பெரும்பகுதியை பஞ்சாபின் லுத்தியானா மாவட்டத்தில் உள்ள ஜாக்ரோனில் கழித்தார் ஹரியானாவின் ரோ~ ரோதக் மற்றும் சிசார்த் நகரங்களில் சில காலம் வா~ வாதித்தார் அவர் இந்திய தேசிய காங்கிரஸின் கரம் கரம் தளத்தின் முக்கிய தலைவராக இருந்தார் பழங்கங்கர் திலகர் மற்றும் தீபின் சுந்த~ சுந்திரப்பால் ஆகியோருடன் இந்த முக்குலத்தர் லால் பால் பால் என்று அழைக்கப்பட்டன இந்த மூன்று தலைவர்களும் இந்தியாவில் முதலில் சுதந்திரம் கோரியவர்கள் பின்னர் முழு நாடும் அவர்களுடன் இணைந்து அவர் சுவாமி தயானந்தன் சரஸ்வதியுடன் இணைந்து பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை பிரபலப்படுத்தினர் தயானந்த லாலா ஹன்ஸ் ராஜ் உடன் இணைந்து ஆங்கில வேதப் பள்ளிகளில் பிரச்சாரம் செய்தனர் இவை இப்போது டாவ் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் என்று அழைக்கப்படுகின்றன லாலாஜியும் பாஜ காலத்தில் பல இடங்களில் மு~ முகாம்கள் அமைத்து மக்களுக்கு சேவை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி லாகூரில் சைமன் commission க்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்ட போது ஒரு மாறும் ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்றார் அப்போது அவர்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 சூரியன் மறைந்தது இந்த காயங்களினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டு நவம்பர் பதினேழு அன்று அவர் இறந்தார் லாலா லஜூ பதி ராயின் நினைவாக நிறுவப்பட்ட நினைவுச் சின்னங்கள் மற்றும் நிறுவனங்கள் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் லாகூரில் லஜபதி ராயின் சிலை நிறுவப்பட்டது

முன்னதாக பஞ்சபி பரோக்ராங்களால் குப்தா மற்றும் பிம் ப்ரவர் உட்பட நிறுவப்பட்டது அவர்கள் இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் லாலா நடத்தி வருகிறார் மும்பையில் வணிகவியல் மற்றும் பொருளாளர் தரக் கல்லூரி லாலா லஜபதி ராய் நினைவு மருத்துவ கல்லூரி மீரட் அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் லாலா லஜ் பத் ராய் institute of engineering and technology மோகா அவரது பெயரால் பெயரிடப்பட்டது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 லஜு பத் நகர் மற்றும் ஹிசாரில் உள்ள லாலா லஜ் பத் ராய் சிலை சதுரம் புதுச்சேரி லஜு பத் நகர் மற்றும் லஜு பத் நகர் சென்டரில் மார்க்கெட் லஜு பத் நகரில் உள்ள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

நுழைவாயிலில் அவரது சிலையுடன் பேருந்து முனை உட்பட்ட கூடுதலாக இந்தியாவின் பல பெருநகரம் மற்றும் பிற நகரங்கள் பல சாலைகளுக்கு அவரது பெயரால் பெயரிடப்பட்டுள்ளன மரணத்திற்கான காரணம் police தடியடி தொழில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரிய சமாஜ்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 இந்தியாவின் இரண்டு பெரிய கட்சிகளில் இதுவும் ஒன்று இது உலகின் மிகப் பெரிய ஜனநாயக கட்சி மற்றும் பழமையான ஜனநாயக கட்சிகளில் ஒன்றாகும் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது திரு ஏ ஓ ஹுயும் இந்த கட்சியை நிறுவுவதில் ஊக்கமளிக்கும் பாத்திரத்தை வகித்தார் அதன் தற்போதைய தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்சி காங்கிரஸ் செய்தி வெளியிடுகிறது அதன் இளைஞர் அமைப்பின் பெயர் பாரதி யுவா காங்கிரஸ்

இந்திய தேசிய காங்கிரஸ் இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அன்று மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ் பால் சமஸ்கிருத ம~ மகா வித்யாலயாவில் எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளுடன் நிறுவப்பட்டது அதன் முதல் பொதுச் செயலாளர் ஏ ஓ ஷியும் மற்றும் கொல்கத்தாவைச் சேர்ந்த வேமேஷ் சந்தர் பேனர்ஜி கட்சியின் முதல் தலைவராக இருந்தார் காங்கிரஸின் ஆரம்ப நாட்களில் அபிஜாத் போன்ற உடலைப் பற்றி பார்வை இருந்தது அதன் ஆரம்ப உறுப்பினர்கள் முக்கியமாக மும்பை மற்றும் மெட்ராஸ் trusty presidency presidency களில் சேர்ந்தவர்கள் சுய ரஞ்சியத்தின் இலக்கை முதலில் ஏற்றுக் கொண்டவர்கள் பழங்கரை திலகர் அங்கீகரிக்கப்பட்ட வேலை எழுத்தாளர் அரசியல்வாதி சுதந்திரப் போராட்ட வீரர் மனைவி ராதா தேவி அகர்வால் குழந்தைகள் அம்ரித் ராய் அகர்வால் மகன் லால் அகர்வால் மகன் பார்வதி அகர்வால் மகள் மதம் இந்து மதம் தலைப்பாகை பாதுகாப்பு ஜக்தா லெஹ மற்றும் லாலா லஜு பதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பஞ்சாப் வில் ஒரு வலுவான விவசாயிகள் இயக்கம் எழுந்தது இது பகாரி சவன்ஹா ஜட்தா இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இயக்கத்தின் போது அரசாங்கம் லாலா லஜு பதி ராயை கைது செய்து பர்பாவில் உள்ள மண்டேலே சிறைக்கு அனுப்பியது லாலா லஜு பதி ராய் ஓரிரு இடங்களில் விவசாயிகள் கூட்டங்களில் உரையாற்றினார் என்பதில் சந்தேகமில்லை இந்த

கருத்துக்கள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை எஸ் அஜித் சிங் தனது சுயசரிதையை எழுதியுள்ளார் ராவல் பாண்டி மாவட்டத்தில் நீல வருவாய் வெகுவாக அதிகரித்தது டோக் பாரி சட்டம் மற்றும் காலனி சுவ சட்டம் பஞ்சாபிற்குள் போராடுவதற்கு இந்த சட்டங்களை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளித்தது இந்த சட்டங்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அரசியல் உணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்னுடைய இந்த யோசனையை பற்றி எனது மூத்த சகோதரர் கிஷன் சிங் மற்றும் காசிதா ராம் ஆகியோர் தெரிவித்தேன் லாலா லஜு பதி ராய் மற்றும் பிற பிரபல தலைவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற என்~ சகோதரர் எண்ணினான் அவர்கள் எதிர்காலத்தில் உதவுகின்றார் என்ற எண்ணம் பற்றி நான் உறுதியாக தெரிய~ தெரியவில்லை குறைந்தபட்ச முயற்சி செய்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று நினைத்தேன் லால் லஜு பதி ராய் சந்திக்கும் பொறுப்பை என் சகோதரர் கிஷன் சிங் ஏற்றுக்கொண்டார் மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் அவர்கள் அசைக்க மக்கள் எப்படி விழித்துக் கொள்வார்கள் என்பதை விளக்க லாலா லஜு பதி ராய் அணுகினார் லாலா லஜு பதி ராய் இந்த அமைப்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை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 சுபாவம் உள்ளவன் நபராகக் கருதினார் அவர் என் சகோதரனை ஊக்கப்படுத்த முயன்றார் பக்கம் நாற்பது நாற்பத்தி ஒண்ணு லாலா என்பது அஜித் சிங் எஸ் லஜபதி ராய் தனக்கு உதவுவார் என்று அஜித் சிங்கிற்கு ஏன் உறுதியாக தெரியவில்லை இதற்கு காரணம் அஜித் சிங் தனது சுயசரிதையில் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் கோபாலகிருஷ்ண கோகலே இந்த கதவை உறுதியாக திறந்திருக்கிறார் லாலா லஜு பதி ராய் ராயை மாண்டேலை சிறையிலிருந்து விடுவிக்க கோரி வைசிராயின் தனி செயலாளருக்கு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 கடந்த பிப்ரவரி மதம் லாஹூர் வந்த போது அஜித் சிங் அவரை கோழை அரசுக்கு ஆதரவானவர் என்று விமர்சிக்க ஆரம்பித்தார் அஜித் சிங் பயந்தவராகவும் அரசுக்கு ஆதரவாளராகவும் கருதப்பட்டது அரசு எதிர்ப்பும் போராட்டத்தில் அவர் எப்படி உதவுவார் என்று எதிர்பார்க்க முடியும் hello hello பூஜா

இதுல இருந்து பேசுறோம்

actual ஆ நீங்க வந்து எங்களுக்கு text பண்ணி இருந்தீங்க tourist package book பண்றதுகாக ஆமாம் ஆமாம் ஒரு வா~ ஒரு வாரம் ஆச்சு இப்பதான் call பண்றீங்க ஆஹ் நிறைய messages இருக்கறதுனால இப்ப தான் time கிடைச்சுச்சு நல்லவேளை இப்பவாது பண்ணிங்களே எங்களுக்கு package நாங்க next week போலாம்ன்னு இருக்கோம் நீங்க கொஞ்சம் late ஆ பண்ணி இருந்தீங்கனா cancel ஆயிருக்கும் ஓ actual ஆ நீங்க direct ஆ கூட call பண்ணி இருக்கலாம் message ன்றதுனால தான் எங்களுக்கு பண்ண late ஆச்சு

yeah ma'am correct தான் but கொஞ்சம் late ஆயிடுச்சு ma'am because messages நிறையா இருக்கு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 சரி okay ma'am ஒண்ணும் இல்ல நீங்க ரொம்ப better ஆ பண்ணி தருவீங்க clear ஆ care பண்ணி போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு ஒருத்தவங்க எங்களுக்கு உங்கள recommend பண்ணாங்க அந்த ஒரு இதுக்காக தான் நான் உங்களோட இதுல package பார்த்துக்கலாம்னிட்டு நான் முடிவு பண்ணி உங்களுக்கு text பண்ணியிருந்தேன்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

அஹ் okay ma'am நீங்க எங்க போகணும்னு உங்களுக்கு idea இருக்கு நாங்க பேங்களூர் one week போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னுட்டு ஒரு family trip மாதிரி போகலாம்னு plan போட்டிருக்கோம் ஓ okay ma'am family trip பேங்களூர் அப்படி தான?

அஹ் பேங்களூர்ல நீங்க எதாவது places அஹ் expect பண்ணி வெச்சிருக்கீங்களா? one place சிக்மங்களூருக்கு மட்டும் choose பண்ணி வச்சி இருந்தோம் மத்தபடி one day னா one day அங்க போகலாம் மத்த time எங்க போகுறதுன்னு idea இல்ல அதயும் உங்க கிட்ட கேட்கலாம்னுட்டு தான் wait பண்ணேன்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

okay seven days I mean one week tour அப்படி தான ma'am

okay அஹ் பாக்கி உள்ள ரெண்டு நாள் நீங்க பேங்களூர்ல கூட spend பண்ணலாம் உங்களுக்கு பேங்களூர் main place ஆ fix பண்ணட்டுமா இல்ல சிக்மங்களூர் main place ஆ fix பண்ணட்டுமா?

ஓ okay ma'am அப்ப correct ஆ தான் choose பண்ணி இருக்கீங்க அஹ் but shopping area ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேங்களுர் தான் ma'am போகனும் so

ஆஹ் yeah ma'am two days shopping வந்து நீங்க பேங்களூர்ல பாத்துக்கோங்க ma'am

okay ma'am அஹ் ma'am அஹ் சிக்மங்களூர்ல நான் places சொல்றேன் just நீங்க google பண்ணி பார்த்துட்டு okay வான்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க ma'am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 ஆஹ் மகாத்மா காந்தி பார்க்

peak நீங்க இத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த place எப்படி இருக்குங்கிறத நான் search பண்றத விட நீங்க உங்களுக்கு தெரியும் so நீங்களே சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் use ஆ இருக்கும் நான் அத வெச்சிக்கிட்டே என்ன போலாமா இல்லையான்னு idea வ choose பண்ணிக்கலாம் ஆஹ் yeah ma'am அஹ் ma'am மகாத்மா காந்தி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடறதுக்குலாம் செம்மையா இருக்கும் ma'am நிறைய tourist place enjoy பண்றதுக்காக நிறைய event places லாம் இருக்கு kids park மாதிரி இருக்குமா இல்ல கொஞ்சம்

kids park மாதிரி இருக்குமா இல்லைனா youngsters எல்லாருமே enjoy பண்ற அளவுக்கு இருக்குமா?